இங்க இரண்டு அங்கிள்களோட மூஞ்ச பிளர் பண்ணிருக்காங்க.

அப்றோ ரெண்டு ஃபேன் போட்டு விட்ருக்காங்க மேல.

இங்க ஒரு பிராடான அழகான ஒரு வே போது.

சுத்தியு நறைய பெரிய பெரிய மரோங்க நிக் இருக்கு.

அங்க நெறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க.

அப்றோ ஒருத்தரு கேட்டு முன்னாடி அங்க யாருக்கோ வெயிட் பண்ணி நின்னுட்ருக்காரு.

இங்க ஒரு எல் சைஸ் எல் சைஸ் சோபா போட்ருக்காங்க.

இங்க நறைய மரங்கோ பெருசு பெருசா நீ வளத்துருக்காங்க.

அப்றோ அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரு கிரீன் கலர் கேட் தெரியிது.

பின்னாடி நெறையா பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லா வளந்துருக்கு.

இந்த செல் பண்ணிட்ருக்கவங்க ஃபேஸ் வந்துட்டு பிளர்ரா இருக்கு.

அப்றோ வீட்ட சுத்தி நெறைய மரோங்கெல்லா இருக்கு.

இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் மாரி ஒன்னு வெச்சிருக்காங்க.

இங்க ரெண்டு கார் முன்னாடி நின்னுட்டுருக்கு.

அப்ரோ இந்த சைடு ஒரு பெரிய மரோ இருக்கு.

அப்றோம் சுத்திலும் நெறைய செடிங்க மரங்க பெருசு பெருசா வளர்ந்துருக்கு.